வேற எதுவும் details னாலுமே எனக்கு phone பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன்

ஆஹ் bye எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேசப்போற topic என்னன்னா health health ன்னா உடல் நலம் ஆரோக்கியம் அதைபத்தி சம்பத்தப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கப்போறோம்.

அது ஆரோக்கியமானதுன்ற விஷயத்த first பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கை உணவு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

அவங்கல்லாம் வந்து அதிகாலைல சீக்கிரமாவே எழுந்திருச்சுவாங்க எழுந்திருச்சு குளிச்சிட்டு அதுக்கப்பறமேட்டு தான் உணவு உட்கொள்ளுவாங்க அதுவும் உட்கொள்றதுக்கு முன்னாடி வரையும் கூட முதல்ல வந்து நீராகாரம் அதாவது தண்ணீர் liquid ஆ எடுத்துக்குவாங்க.

அதுவும் மதிய சாப்பாடு சூடான வாழையிலையில சாப்பாடு, சாம்பார், ரசம், புட்டு, காய், பொறியல், ஊறுகாய், தயிர், நெய் இது மாதிரியான எல்லா வகைகள் உணவுகளையும் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்பறம் இடைவெளிகள் விட்டு சாயங்காலம் நேரத்துல சாதாரண ஏதாவது இனிப்பு பண்டங்கள் ஆப்பம் இது மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க.

ஆனா இப்போ நம்மாளோட அன்றாட வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரியெல்லாம் கிடையாது பிறந்த குழந்தைக்கு கூட insulin injection போடுற நிலைமைலதான் நம்ம இருக்கோம் ஏன்னா பொறந்த குழந்தைக்கு sugar எப்படி வந்துச்சு அவங்களோட பெற்றோர்கள் மூலமா வந்தது, அவங்களோட பெற்றோர்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அவங்களோட உணவுமுறை பழக்கத்தால வந்தது. நான் இப்போயெல்லாம் வந்து காலைல நம்ம எழுந்திரிக்கிறோம் எழுந்திருச்சு அவசர அவசரமா கிடைக்கிற bread, bun ஆஹ் இது மாதிரியான உணவுகள எடுத்து சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிட்டும் சாப்பிடாம போறோம். சில பேரையெல்லாம் எடுத்துகிட்டா காலைல tiffin என்றது ஒண்ணு இல்லவே இல்ல அவங்க life ல எல்லாம். அது மாதிரி இருக்கும் போது மத்தியானமும் சரியா time க்கு சாப்பாடு எடுத்துக்காம கிடைக்கிறதை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இடைவெளி நேரங்கள்ல tea snacks இது மாதிரி bun bread உ இது மாதிரியான உணவுகளை எடுத்துகிடுவாங்க. night லயுமே வந்து எப்போதும் night ல light ஆ சாப்பிடணும்னு சொன்ன முன்னோர்கள் வந்து இப்போ நம்ம எடுத்துக்குறோம் night ல தான் heavy ஆன சாப்பாடு எடுத்துக்குறோம் அப்படி எடுத்துக்கிறதுனால நம்மளோட உணவுக்குழாய்ல நம்மளோட உணவு செரிமான விஷயங்கள்ல நிறைய problem வருது நம்ம வந்து time க்கு சாப்பாடு எடுத்துக்காததுனாலேயும் அதுவும் இல்லாம ஆரோக்கியமான உணவுகளே எடுத்துக்காததுனாலேயுமே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 அந்த ஒரு வகைக்கு காரணம் என்னன்னா நம்மளோட சரியான உணவுமுறை பழக்கம் இல்லாதது கூட ஒரு வகையில காரண ம்தான் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது. நம்மளோட சரியான உணவுமுறையை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்குற ஆஹ் உணவுகளுமே ஆரோக்கியமானதும் சத்தானதுமாகவும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் வந்து இப்போ ஆரோக்கியமான உணவுகள்ன்னு எடுத்துகிட்டா அது என்னென்னு பார்க்கலாம் ஆரோக்கியமான உணவுகள் நம்மளோட வரகரிசி, கம்பு, சோளம், திணை, மக்காச் சோளம் இது மாதிரியான உணவுகள் அது இல்லாம அரிசியிலேயே வந்து அரிசி, பச்சை அரிசிய வேக வச்சி இடியாப்பம், ஊத்தாப்பம், தோசை, இட்லி இது மாதிரி வேக வச்ச உணவுகளும் கோதுமையில செய்யக்கூடிய சப்பாத்தி, பூரி இது மாதிரியான உணவுகள் முக்கியமா தானிய வகைகள்ல வந்து கொண்டைக்கடலை நிலக்கடலை பச்சப்பயிறு முளை கட்டினது இது மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட வாழ்வியல் முறையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதும் இல்லாம நம்ம உடம்பு healthy ஆ இருக்கும். இப்போ வந்து time க்கு சாப்பிடாததுனால நம்மளுக்கு வரக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சினை என்னன்னா உடல் பருமன் நிறைய பேரு என்ன நினைப்பாங்க சரியா சாப்பிடாம டை~கொஞ்சமா எடுத்திக்கிட்டு அதோட போதும் போதும் நிப்பாட்டிட்டா நம்மளோட wait குறைஞ்சிடும் நாம wait loss ஆகிடலாம்னு நினைப்பாங்க ஆனா உண்மைய சொல்லப்போனா ஒழுங்கா சாப்பிடாதவங்களையும் ஒழுங்கா சாப்பாடு time க்கு எடுத்துக்காதவங்களுக்கும் தான் உடல்பருமன் குறையவே குறையாது அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள்ட சரியான உணவுமுறை பழக்கம் இல்ல நீங்க உடம்ப உயர்ரதுனால என்னென்ன பிரச்சினைகள் வருதுன்னு பார்த்தா முக்கியமா பெண்களுக்கு வந்து உடல்பருமன் அதிகமாகுறதுனால சீக்கிரமாவே அவங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி ஆஹ் முதுகுவலி இது எல்லாம் அதிகமா வரும் அதைவிட சில பெண்களுக்கு வந்து ஆஹ் குழந்தை பிறக்குறதுலயுமே இருந்து சில வகையான பிரச்சினைகள் வந்துடும் அதனால பெண்கள் எப்போதுமே சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் அதுவும் ஆரோக்கியமான உணவுகளா எடுத்துக்கணும் ஏன்னா ஆண்களை காட்டிலும் அதிகமா வந்து

ஒரு ஒரு நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவா correct ஆன time க்கு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாலே எல்லா பெண்களுக்கும் உடல்பருமன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்துரும் அது அவங்களோட உடம்பும் healthy ஆ இருக்கும் ஆஹ் இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதனாலயும் அவங்களுக்கு உடல்பருமன் அதிகமாகுது. அவங்க வந்து வேளையிலேயே முழுநேரம் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அவங்க கொஞ்சம் அவங்க உடம்ப நலத்துலேயும் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டு அதுமூலமா அவங்களோட சரியான உணவுட எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் time ஒதுக்கி அதுக்குன்னு கொஞ்சம் ஆஹ் இடைவெளி

நீரிழிவு நோய் சக்கரை நோய் இந்த மாதிரி உண~ வியாதிகள் எதுவும் இல்லாம அடுத்த தலைமுறை நல்ல ஆரோக்கியமா வளர முடியும் அதுக்கு வள~அடுத்த தலைமுறை நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கு இன்னொண்ணு என்னென்னா அவங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே தானியங்கள் உணவுகள் சாப்பாட எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட கூடாது இது மாதிரியான விஷயங்களை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம சொல்லிக்கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட அடுத்த தலைமுறை அதை பின்பற்றுவாங்க அவங்க முன்னாடி நம்மளே pizza burger bread jam இது மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டா அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவுனாலே என்னன்னு தெரியாமலே போயிரும் அதனால அடுத்த தலைமுறை வர்றவங்களுக்கு

ரொம்ப வந்து ஒரு அக்கறைய எடுத்துக்கணும் எல்லா வயதினருமே healthy விஷயத்துல caring ஆ இருந்துதான் ஆகணும் ஏன்னா அவங்களோட உடம்ப அவங்க மட்டும்தான் தனிப்பட்ட முறையில கவனிக்க முடியும் இன்னொருத்தவங்க வந்து சொல்றதுனால அவங்க வந்து அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுவர முடியாது முதல்ல ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட ஆஹ் health விஷயத்துல நான் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்குற ஒரு இதை எடுத்துக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூடதான் ஆனாலும்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 stress ஆனா தேவையில்லாத மன உளைச்சல் வரும் tension ஆகும் எதுக்கு tension ஆகுறோம்னே தெரியாது நம்ம tension அ வந்து மத்தவங்ககிட்ட காட்டும் போது அதனாலேயும் சில வகையான பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆஹ் வாழ்க்கையில வந்து

ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் உழைக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஓய்வும் இருக்கணும் ஒரு மனுஷன் correct ஆன நேரத்துல எழுந்திடுச்சு உணவுப்பழக்கத்தை கடைப்பிடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு மனிதனுக்கு தூக்கமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாள் full ஆ ஓடிக்கிட்டு இருக்கிற machine கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்பறம் நம்ம off பண்ணிடுறோம் ஏன்னா அது ஒரு சூடாகி அதனால அது இதாகிட கூடாது அதே மாதிரிதான் நம்மளோட உடல் உறுப்புக்களும் நாள் full ஆ வேலை பார்த்தாலும் கூட

உடல்நிலை நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்ம ஒரு புத்துணர்ச்சியாவும் இருக்க முடியும் நாள் full ஆ tension வேலை வேலைன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடலுறுப்புக்கள் நம்மளை விட அதிகமா வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது நம்மளை அறியாமலே நம்ம ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிடுவோம் அப்படி சோர்ந்து போனா என்ன ஆகும் நம்மளோட வேலை பாதிக்கும் நம்மளோட உடல்நிலையும் பாதிக்கும் அதனால எப்படி நம்ம வந்து machine களுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் off பண்ணி அதை இது பண்றோமோ அதேமாதிரி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

உணவு முக்கியமோ அதே அளவுக்கு ஓய்வும் முக்கியம் இது ரெண்டுக்கும் எதுலே~ எதுக்காகவும் எதையும் compromise பண்ணிக்க கூடாது ஒரு நாளைக்கு இருபத்துநாலு மணி நேரம்னா நம்ம பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் அதே மாதிரி பன்னிரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும்ல atleast அதுல குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும் அப்படி எடுக்கும் போதுதான் நம்ம உடல்நிலை ஆரோக்கியம் பெறும் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்~ அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து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 அஹ் இப்போ நம்ம பார்க்கப் போற தலைப்பு என்னன்னா விவசாயம். இப்போ நம்ம நாட்டோட விவசாயம் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா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 அந்த மழை ரொம்ப அதிகமா பெய்ஞ்சு விவசாயிகளோட வயல்ல வெள்ளமா போய்ப் பயிர்களை நாசம் பண்ணிடுது. அப்படி இல்லன்னா மழை பெய்யாமலே இருந்து வயல்வெளிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாம காஞ்சு போய் விவசாயம் பண்ண முடியல. இது விவசாயிகளுக்கு இருக்கிற முதல் பிரச்சினை இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை. விவசாயிகள் நமக்குப் பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது குறைந்த விலைக்குக் கொடுக்குறாங்க. அதே பொருள் நம்ம கிட்ட வரும்போது அதிக விலைக்கு வருது, எப்படி? அதற்குக் காரணம் நடுவுல அதை வாங்கி நம்ம கிட்ட விற்கிற நபர்கள் தான். ஏன்னா விவசாயிகள் கிட்ட கம்மியான விலைக்கு வாங்கி அதை நம்ம கிட்ட அதிக விலைக்கு விக்கிறாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களோட தொழில் ஆனா அந்த விவசாயிகளுக்கு அந்தப் பயிர்களுக்கான அந்தப் பொருட்களுக்கான ஒரு நியாயமான விலை கொடுக்கணும். அது தான் வந்துட்டு ஒரு சரியான விஷயம். அஹ் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு அவர் விளைவிக்கிறதுக்கான பயிருக்கான லாபம் தான் கிடைக்கணுமே தவிர இப்போ நமக்கு உணவு தயாரிச்சு தர்ற விவசாயிக்கு நஷ்டம் வர்றது எவ்ளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு விவசாயியும் அவரோட பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அத்தனை வருஷம் மழையிலயும், வெயில்லயும் கிடந்து கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர் ரொம்ப குறைவான விலைக்குப் இல்ல நஷ்டத்துக்கோ போச்சுன்னா அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமாக இருக்கும். விவசாயிகளைப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏன் அவங்க கஷ்டத்திலயே இருந்தாலுமே

அதனால அவங்களை இப்போ இருக்குற இளைஞர்கள் கொஞ்சமாவது விவசாயிகளுக்குத் துணையா நின்னு செயல்பட்டா தான் விவசாயிகளை நம்ம பிற்காலத்தில காப்பாத்த முடியும், விவசாயத்தையும் நம்ம காப்பாத்த முடியும்.

அதனால இப்போ இருக்கிற இளைஞர்கள் மற்ற துறைகள்ல ஆர்வம் காட்டுவது போலயே விவசாயத்துலயும் ஆர்வம் காட்டி விவசாயத்துக்கும் போனாத்தான் விவசாயம்ங்கிற ஒண்ணை நம்ம காப்பாத்த முடியும்.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 இப்போ நம்ம விவசாயம் பண்ணியிருக்க மாட்டோம். அஹ் இது நம்ம அப்பாவும் விவசாயம் பண்ணல, ஆனா கண்டிப்பா நம்ம பாட்டன், முப்பாட்டன் கண்டிப்பா விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க.

ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை கண்டிப்பா ஒரு விவசாய தலைமுறையா தான் இருந்திருக்கணும். அதனால இ~ இதுக்கு அப்புறம் வர்ற இளைஞர்களாவது கொஞ்சமாவது அப்படி இல்ல வேற வேலை பார்த்துகிட்டே தங்களால முடிந்தளவுக்கு விவசாயத்தை செய்யற இளைஞர்களும் இப்போ இருக்காங்க. அதை நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு.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 அதெல்லாம் பார்க்க ரொம்ப பாராட்டத்தக்கவையா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க செய்யும்போது அது வந்துட்டு அந்த விவசாயிகளுக்குத் தான் ரொம்ப உதவியான விஷயமா இருக்கும்.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 எல்லாத்துக்குமே இப்ப இயந்திரம் வந்துடுச்சு. இப்ப மனுஷங்க அப்படிங்கிற விஷயத்தையே இயந்திரங்கிறது அஹ் அதுக்கு பதிலா ஒரு replacement மாதிரி வந்துருச்சு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்தக் காலத்தில எல்லாம் மனுஷங்களை வச்சு விதை விதைப்பாங்க, மனுஷங்களை வச்சு நாத்து நடுவாங்க, ஆனா இப்ப அது எல்லாமே இயந்திரம் பண்ணிடுது. அப்போனா இப்ப மனுஷங்களுக்கான வேலை வாய்ப்பே அதுல குறைஞ்சிடுச்சு. இதனாலயே விவசாயத்திலிருந்து நிறைய மக்கள் வேலை வேற வேலைக்குப் போயிட்டாங்க. அந்தக் காலத்துல எல்லாம் விவசாய வயல் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க.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 ஆனா இப்போ எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துட்டதுனால மக்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு.

ஒரு மாசத்துல ஒரு தக்காளி விளைஞ்சு வருதுன்னு வைங்க, இப்பயும் ஒரு புது கலப்பின தக்காளி செய்றாங்க. அது ஒரு பத்து நாள்லயே செடி வளர்ந்து, காய் வந்துருது.

அதனால என்ன ஆகும் இப்படியே எல்லா விவசாயிகளும் மாரும்போது நாட்டு காய்கறிகள் நம்ம பண்டையகாலத்தில இருந்து நம்ம தாத்தா, பாட்டன் நட்டுட்கு வளர்த்து மகசூல் கொடுத்த நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிற ஒண்ணே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில அதிக அளவுல தீங்கு விளைவிக்கிறது என்னன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள். அந்தக் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வயல்ல நண்டு இருக்கும், அதே மாதிரி வயல்ல மீன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னா அஹ் விவசாயத்துல அந்தப் பயிர்கள்ல எதுவும் பூச்சி வராம இருக்கணும், பூச்சி வராம காக்கணும் அப்படிங்கறதுகாக இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் வயல்ல நண்டு இருந்தா நண்டு பிடிச்சிட்டு வந்துர்றோம் அப்படி இல்லைன்னா நண்டுக் குழியை அடைச்சு விட்டு வந்துடுறோம். ஆனா அதனால என்ன ஆகும் நம்ம பயிர்களுக்கு நம்ம செயற்கையா ஒரு ஊட்டச்சத்தை அளிக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்ப செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துறோம். அது பயன்படுத்துறதுனாலயும் ஒவ்வொருத்தருக்கும் அதிக அளவில தீமை தான். இப்போ ஒரு உரத்தினால ஒரு செடி வளருதுன்னா கண்டிப்பா அந்தச் செடியில அந்த உரத்தோட நச்சுத்தன்மை இருக்கும். அப்படிங்கும்போது அந்தக் காய்க்கும் அதே நச்சுத்தன்மை தான் இருக்கும். அப்போ அந்தக் காய் எந்த வகையில ஒரு சுத்தமான காய்ன்னு நம்ம சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. அந்தக் காயையும், அந்தப் பழத்தையும் நம்ம சாப்பிடுறதுக்கு பதிலா அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த உரங்களைச் சாப்பிட்டுட்டு போயிடலாமே ஏன்னா ரெண்டுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாதே. இதே மாதிரி அதிக அளவில உரங்கள் போட்ட காய்கறிகளையும், அஹ் பழங்களையும் நம்ம சாப்பிட்டுகிட்டே வந்தோம்ன்னா அதனால நம்மளோட உடல் நலம் ரொம்ப, ரொம்ப பாதிக்கப்படும். கண்டிப்பா அந்த மாதிரிக் காய்கறிகளை நாம நம்மளோட குழந்தைகளுக்குப் பயன்படுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்க காய்கறிகள் வந்து ரொம்ப fresh ஆ இருக்கணும் அப்படிங்கறதுக்காகக் குளிர்சாதன பெட்டியில வைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது நாலு நாள்ல அழுகி போக வேண்டிய காய்கறி பத்து நாள் அழுகாம இருக்குது. அப்படின்னா என்ன நாலு நாள்ல அது இ~ மூடு~ அதோட ஆயுட்காலம் முடிஞ்சுது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா என்ன அதுவும் கேடு தான். ஆக மொத்தம் என்ன நம்ம முடிஞ்சா நம்ம வீட்டு பக்கம் வீட்டு கிட்ட சின்ன, சின்ன செடிகள் வச்சு காய் வளர்த்துக்கணும். அப்படி இல்லையா மொட்ட மாடி இருந்தா, மொட்டைமாடியில செடி வச்சு காய் வளர்த்துக்கணும். அப்படியும் நம்மளால முடியலையா பக்கத்துல யாராவது இந்த மாதிரி வளர்ப்பாங்க அவங்க கிட்ட சொன்னா அவங்க நமக்குக் காய் தருவாங்க. நம்ம பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லன்னா நமக்கு நம்ம ஊர்ல பக்கத்தில எதாவது விவசாயிகள் இருந்தா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

ஆனா இது தெரியாத நம்ம மக்கள் சொத்தையா இருக்கிற காய் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கிற காயா பார்த்துத் தான் எடுத்துட்டு வருவாங்க. அது ஏன் அப்படி இருக்குன்னா நிறைய மருந்துப் பூச்சி கொல்லி மருந்து அடிச்சா என்ன பண்ணும்? காய் எல்லாம் பளபளன்னு இருக்கும். அதனால தான் அப்படி இருக்கு. மக்கள் அதைத் தான் நல்லதுன்னு நினைச்சு சொத்தையா இருக்கிறதை எல்லாம் தள்ளி விட்டுட்டு, அந்த மாதிரிக் காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் கொஞ்சமாவது முன் வந்து விவசாயத்தை ஒரு நம்ம நாட்டோட தொழிலா கொண்டு வந்தா மட்டும் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஸ்~ உம் நல்ல சாப்பாட்டையாவது கொடுக்க முடியும். அப்படி இல்லன்னா இன்னும் போ~ நாட்கள் போகப்போக அடுத்த தலைமுறையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம அப்பப்ப சாப்பிடுறோம் இல்லையா டப்பால அடைத்த உணவு அவங்க எப்பயுமே அந்த டப்பால அடைத்த மாதிரி உணவை மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுக்கும் நமக்குச் சாப்பிடுறதுக்கு அரிசி இருக்காது. வெளிநாட்டிலிருந்து அரிசி வாங்கி தான் நம்ம சாப்பிடவே முடியும்.

hello

hi சனா சொல்லு எப்படி இருக்க நல்ல இருக்கியா நான் நல்லாருக்கேன் நீ எப்படி இருக்க

எங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாலும் work குடுக்கிறாங்க correct ஆ இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு புரியல சனா ஆஹ் ராணி பேசுறது என்ன டி உன் பேர நீயே உளறிட்டு இருக்க என்னாச்சு ஒண்ணும் இல்ல நம்ம ரெண்டு பேரோட name மும் ஒரே இதுல start ஆகுதா அதுல அப்பப்ப உளறிட்டு இருக்கே போட்டு படுத்துற பாடுதா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

சரி சரி அண்ணா வீட்டுல போய் stay பண்ணிக்கிறியா

அப்படியா உங்க அண்ணன் எப்படி இருகாங்க நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நல்லா இருக்காங்களா ஹம் treatment பாத்துட்டுதான் இருக்கோம் போய்ட்டுருக்கு ஒரு பக்கம் சரி okay okay உம் இது என்னமோ கேட்கணும்ன்னு நினைச்சேன்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

அப்படியே போது college விட்டு வெளியில வர அப்ப college விட்டு வெளிய வரப்ப என்ன வேணும் உனக்கு college அ விட்டு வெளில வரப்ப எனக்கு எதுவும் வேணாம் வெறும் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும் extra curricular activities sports அந்த மாதிரி எதுவும் இல்லை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

இல்லை இல்லை இல்லை இங்கேதான் இருக்கேன் நம்ம வீடு இங்கேதானே main ல இருக்கனாலே sound கேக்குது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

நானா basketball இருக்கேன் அப்பப்ப volley ball விளையாடுவேன் பிடிக்கும் volley ball விளையாடுவ புடிக்குமா சரி சரி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

நீ பேசுறதும் கேக்கல டி எனக்கு ஒழுங்காவே தெளிவா பேசு

வீட்ல எல்லாருமே ஒவ்வொரு sports ல இருக்காங்க

சரி அண்ணன் வந்து cricket match விளையாடுவான் club ல இருக்கான்

அப்பப்ப weekly ஒரு match அ போட்டு வந்துறான்

win பண்றாங்க இது பண்றாங்க win பண்ணால cash award லாம் கொடுக்கறாங்க அவிங்ககுள்ளையே பேசி முடிவு பண்ணி ஆமா ஆமா அது எல்லா பக்கமும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு தங்கச்சி வந்து basket ball ல இருக்கா உன்னைய மாதிரி அவளும் player தான்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

எனக்கு உண்மையை சொல்லப் போனால் இதுல join பண்ணணும் அதுல join பண்ணணும் அப்படி கிடையாது எனக்கும் basket ball ன்னாதான் ரொம்ப பிடிக்கும்

join பண்ணலாம் அப்படின்னா நமக்கு height கம்மியா இருக்கு

இல்ல school days ல ஒரு தடவை sport ல போறப்ப வந்து height இல்லை அப்படின்னு சொல்லிட்டு goal போட வரலைன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது நீ போ நான் உன்னை join பண்ணி விடுறேன் நீ சேர்ந்துக்கோ குட்டையா இருக்கோம் நெட்டையா இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது sports அ பொறுத்தவரைக்குமே இல்லை sport ஏதும் மாத்தி பார்ப்போமா ஆஹ் வேற எதாவது sports பண்ணுவோம் வருதான்னுட்டு ஏன்னா நம்ம எல்லா sport ஐயும் விளையாண்டு பார்த்தாதான் நமக்குண்டு எது வருதுன்னுட்டு ஒரு இது இருக்கும் நமக்கு ஒரு உனக்கு எதுல interest இருக்குன்னு சொல்லு அதுல வந்து நீ move பண்ணு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 அப்புறம் என்ன எங்க கூட team ல இருக்கிறவங்க எல்லாம் குட்டையா இருக்கிறவங்க எல்லாம் super ஆ விளையாடுவாங்க குட்டையா இருந்தா பூந்து பூந்து விளையாடலாம் நல்லா அதுலயும் ஒரு இதை நல்லா develop பண்ணிப்பாங்க அவங்களுக்குன்னு தனியா skill இருக்கும் எப்படி நீ சொல்ற மாதிரி விளையாடுறதுன்னா என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லு அதைப் பத்தி அப்படி எல்லாம் இல்லை இப்ப height ஆ இருக்கிறவங்க தான் basket ball விளையாட முடியும்ன்னுட்டு இல்லை என்னை எல்லாம் வந்து half வைப்பாங்க அவங்க எல்லாம் கூட வந்து basket ball விளையான்டு win பண்ணிடுவாங்க அவங்க வந்து offence ஆடுறாங்க அப்படின்னா நம்ம defence பாத்துக்கணும் அந்த மாதிரி இப்போ நம்ம வெளியே இருந்து opponent team அ வந்து நான் இப்போ balance பண்றேன்னு வையேன் அவங்க போய் easy ஆ வந்து நம்ம team அதுங்கள்ட்ட ball pass பண்ணிடுவாங்க அவுங்க வந்து எப்படியும் வந்து basket போட்டுருவாங்க may be வந்து height ஆ இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து move பண்ற மாதிரியேதான் same குட்டையா இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் problem இல்லை நீ அதுக்காக எல்லாம் யோசிக்காத short ஆ இருக்கேன் போவேனாம் அப்படி சொல்லிடு யோசிக்காத சரி சரி அப்ப வந்து basket ball ஏ விளையாடலாம்னு சொல்லற கண்டிப்பா சூப்பரா இருக்கும் உனக்கே நல்லா energy மட்டும் அதிகமா தேவைப்படும் நல்ல ஒரு இது கிடைக்கும் உனக்கே difference தெரியும் பாரு ஆமா நம்ம பெருசா energy இப்ப இருக்கறதுலாம் ரொம்ப விட்டுருச்சு school days ல கராத்தேல இருந்தேன்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 நானா சொல்ற மாதிரி ஒண்ணுமில்ல ரெண்டு belt தான் வாங்கினேன் ஹம் அதுக்கப்புறம் ஏன் விட்டுட்ட அதையாவது இது பண்ணியிருக்கலாம்ல மோ third belt போறப்பதான் வந்து கொஞ்சம் health sick ஆயிருச்சு அதனால சரி வேணாம் அதை எல்லாத்தையும் இப்ப continue பண்ணு கராத்தேவும் இது பண்ணலாம் நீ கத்துக்கிட்டன்னா அதுக்கப்புறம் நீ வந்து master ஆயிட்டு full ஆவே வந்து இது நடத்தலாம் இல்ல நான் வந்து sixth seventh படிக்கிறப்போ நான் கராத்தே class போனேன் school லே இருந்துச்சி அதனால பாத்தேன்

college level ல வந்துட்டோம் இப்பையும் கராத்தே வந்து கொஞ்சம் பெரிய level ல பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல சும்மா normal லா தான் போயிட்டு இருக்கா

இல்ல கேக்கறேன் உங்கிட்ட என்ட்ட கேக்குறியா கராத்தேக்கு இல்ல இதுக்கு கேக்கறயா கராத்தேக்குத்தான் கேக்கறேன் ஏன்னா நான் school days ல அந்த miss வந்து இருந்தாங்க நானே eleventh twelfth வரப்ப பாத்தின அந்த miss வந்து இல்லை அந்த school ல அப்படியா அது வந்து useful தான் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து full ஆ வந்து கத்துக்கிட்டு move பண்றியோ அத பொறுத்துதான் கராத்தே பொறுத்தவரைக்கும் நல்லா நீ கத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி full and full அந்த இது கிடைக்கும் உனக்கு ஆமா எனக்கும் அதை கத்துக்கணும்னுதான் ஆசை third belt அப்பவே வந்து இந்த பானை உடைக்கிறது ஓடு உடைக்கிறது அதெல்லாம் வந்து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 சரி இப்ப நம்ம கராத்தே கத்துக்கிறோம் அத base பண்ணி விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அதுல future ல job oriented ஆ அந்த மாதிரி அது வந்து certificates இருக்குல்ல அத வச்சு government ல வந்து உனக்கு தருவாங்க நிறைய government ல என்ன என்ன மாதிரி நமக்கு ஆஹ் இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்